இந்த ரூம்ல ஒரு கட்டில் இருக்குது கட்டிலுக்கு மேல மெத்த இருக்குது மெத்தைக்கு மேல வெல்லதா ஒரு துணி விரிச்சிருக்கு.

அது பக்கத்துல ஜன்னல் இருக்கு ஜன்னல் இருக்கிற கர்டன் தோறந்து இருக்கு.

இந்த பக்கத்துல படி இருக்கு அந்த படி வந்து பிரவுன் கலர்ல இருக்கு.

ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கு பெட்ரோல் பம்ப் ஓட பேர் எஸ்ஆர்னு எழுதி இருக்கு.

அப்புறம் ஒரு சாம்ராத்தினி வெச்சிருக்க ஒரு மொழுக்கு திரி வெச்சி இருக்கு மொழுக்கு திரியில தீ இருக்குது.

வேல செய்யக் ஒரு ஆறு பேரு நிக்கிறாங்க.

மேல வந்து ப்ரௌன் கலர்ல இருக்குது பெல் வந்து பச்சை கலர்ல இருக்கு டேம் இருக்குது.

பில்டிங் வெள்ள பச்ச ரோஸ் கலர் கலந்திருக்குது.

சைடுல இருக்குற செவுரு வந்து பச்ச கலர்ல இருக்கு மேல ஒரு ஃபேன் போட்டுருக்கு.

சைடுல ரெண்டு பில்லு இருக்குது அது பச்சையூ மஞ்சையு கலந்திருக்குது.

பின்னாடி ரெண்டு குட்டி பசங்க நிக்குறான்க ஒருத்தனோட கழுத்துல வாட்டர் பாட்டில் இருக்கு.